லிப்ரியாஃபிஸ் பேஸ் மீதான ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த tutorialலில் நாம் கற்க போவது எஸ்கியூஎல் வியூ ல் எளிய குரி க்களை உருவாக்குதல் எளிய எஸ்கியூஎல் ஐ எழுதுதல் செலக்ட் ப்ரோம் மற்றும் வேர் க்ளாஸ் களை பயன்படுத்துதல் பீல்ட்ஸ் மற்றும் டேபிள் களுக்கு பெயரிட அப்பர் லவர் அல்லது மிக்ஸ்ட் கேஸ் களை தேர்ந்தெடுத்தல் பேஸ் எச்எஸ்க்யூஎல் டேட்டாபேஸ் என்ஜின் ல் இயங்குகிறது இது ஜாவா வில் எழுதப்பட்ட ஒரு ஒப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ் என்ஜின் சாஃப்ட்வேர்
எச்எஸ்கிள்டிபி மீதான மேலும் தகவல்களுக்கு httphsqldborg க்கு செல்லவும் சரி இப்போது எஸ்கியூஎல் ஐ கற்கலாம் எஸ்கியூஎல் ன் விரிவு ஸ்ட்ரக்சர்ட் குரி லாங்குவேஜ்
இது டேட்டாபேஸ் ஐ அணுகுதலுக்கும் கையாளுதலுக்குமான ஒரு நிலையான லாங்குவேஜ்
இது சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்சி ஸ்டாண்டார்ட்
அதனால் இது பல்வேறு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் அல்லது டிபிஎம்எஸ் ல் பயன்படுத்தப்படுகிறது டேட்டாபேஸ் ல் இருந்து டேட்டா ஐ பெறுவது எஸ்கியூஎல் ன் மிகப் பொதுவான பயன்பாடு
டேட்டாபேஸ் க்கு குரி செய்தல் எனவும் இது அறியப்படுகிறது எஸ்கியூஎல் டேட்டா ஐ டேட்டாபேஸ் ல் உள்நுழைக்கவும் டேட்டா ஐ அப்டேட் செய்யவும் டேட்டாபேஸ் லிருந்து டேட்டா ஐ நீக்கவும் பயனாகிறது இவையனைத்தையும் பேஸ் ஐப் பயன்படுத்தி பயனருக்கு ஏற்ற விசார்ட்ஸ் மற்றும் டிசைனிங் விண்டோஸ் மூலம் நம் முன் tutorialகளில் செய்தோம்
அடிப்படை குரி லாங்குவேஜ் ஐ கற்பது டேட்டாபேஸ் ஐ குரி செய்ய நமக்கு அதிக நெகிழ்வையும் திறனையும் கொடுக்கிறது
டேட்டா ஐ மாற்றியமைக்க மட்டுமல்லாது டேட்டாபேஸ் மற்றும் டேபிள் ஸ்ட்ரக்சர் களையும் மாற்ற எஸ்கியூஎல் பயன்படுகிறது நம் டியூட்டோரியல் இன்னும் எஸ்கியூஎல் முழுவதையும் முடிக்கவில்லை இங்கே சில பயனுள்ள டியூட்டோரியல்ஸ் மற்றும் அவற்றின் வெப்சைட்ஸ்
எச்எஸ்கிள்டிபி க்கு உள்ள தனி பயனாளர் கையேட்டை இணையத்தில் பார்க்க முடியும் அல்லது உங்கள் கணினிக்கு பிடிஎஃப் பைல் ஆக தரவிறக்கம் செய்து சேமிக்கலாம் சரி இப்போது சில எஸ்கியூஎல் ஐ கற்போம்
நம் பிரபல லைப்ரரி டேட்டாபேஸ் உதாரணத்தை திறக்கலாம்
நம் லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ திறக்கலாம்
இடப்பக்க பேனல் ல் குரீஸ் லிஸ்ட் ஐ சொடுக்கலாம்
பின் கிரியேட் குரி இன் எஸ்கியூஎல் வியூ ல் சொடுக்கலாம்
குரி டிசைன் என்ற தலைப்புடன் ஒரு காலி விண்டோ ஐ பார்க்கிறோம் இங்குதான் எஸ்கியூஎல் ல் நம் குரி க்களில் டைப் செய்வோம் நம் முதல் எளிய குரி ஐ எழுதுவோம்
அது லைப்ரரி ன் மொத்த புத்தகங்களின் தகவலைப் பெற
எந்த தகவலைப் பெறவும் ஒரு செலக்ட் கீவர்ட் ஐ பயன்படுத்த வேண்டும்
அதனால் நம் குரி ஐ இப்படி எழுதலாம் செலக்ட் ப்ரோம் புக்ஸ்
இங்கு புக்ஸ் என்பது டேபிள் பெயர்
புக்ஸ் ல் ப் கேப்பிட்டல் என்பதைக் கவனிக்கவும் நாம் முன்னே பயன்படுத்திய டேபிள் அல்லது கோலம்ன் பெயர்களை உண்மையில் பின்தொடர்வோம் என்பது ஒரு வைல்ட் கார்ட்
இங்கே இது புக்ஸ் டேபிள் ல் இருந்து அனைத்து கொலம்ன்ஸ் அல்லது பீல்ட்ஸ் ஐ பெறு என பொருள் இப்போது இதை இயக்கலாம்
எடிட் மேனு ல் ரன் குரி ஐ சொடுக்கவும் நாம் எழுதும் இந்த குரி அல்லது மற்ற குரி ஐ விரிவான பெயர்கள் கொடுத்து சேமிக்கலாம் இது நம் முதல் எளிய குரி
இங்கே சில குறிப்புகள் எச்எஸ்கிள்டிபி ன் டேபிள்ஸ் மற்றும் கோலம்ன் பெயர்கள் போன்ற டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் பெயர்கள் கேஸ் சென்சிட்டிவ் ஆனவை அதாவது டேபிள் பெயர் கேப்பிட்டல் ப் உடன் புக்ஸ் என்பதும் ஸ்மால் ப் உடன் உள்ள புக்ஸ் ம் ஒன்றல்ல வசதிக்காக எல்லாம் அப்பர் கேஸ் மற்றும் எல்லாம் லவர் கேஸ் களில் பயன்படுத்தலாம் உதாரணமாக கேப்பிட்டல் லெட்டர் களில் புக்ஸ் அல்லது ஸ்மால் letterகளில் மெம்பர்ஸ் ஆனால் மிக்ஸ்ட் caseகளைப் பயன்படுத்துவது படிக்க எளிமையாகவும் புரிந்துகொள்ளகூடியதாகவும் இருக்கும்
உதாரணமாக கேப்பிட்டல் ப் மற்றும் இ உடன் புக்சிஷ்யூட் அல்லது கேப்பிட்டல் ர் மற்றும் ட் உடன் ரிட்டர்ண்டேட் ஆனால் டேபிள் மற்றும் கோலம்ன் பெயர்களை உருவாக்கியபடியே பயன்படுத்த வேண்டும் எஸ்கியூஎல் கீவர்ட் செலக்ட் க்கு எந்த கேஸ் உம் அல்லது மிக்ஸ் caseகளையும் பயன்படுத்தலாம்
ஆனால் நம் பயன்பாடு நன்றாக படிக்கதக்கவாறு ஒரேமாதிரியாக இருக்க வேண்டும்
நம் உதாரணங்களில் கீவர்ட்ஸ் க்கு அனைத்தும் அப்பர் கேஸ் ஆக பயன்படுத்துவோம் இப்போது நம் அடுத்த குரி
புது விண்டோ ல் இந்த குரி ஐ எழுதலாம் அல்லது முன் குரி யிலும் ஓவர்விரைட் செய்யலாம் இப்போதைக்கு முன் குரி ல் ஓவர்விரைட் செய்யலாம்
புக்ஸ் டேபிள் ல் இருந்து குறிப்பிட்ட கோலம்ன் களை பெறுவோம்
செலக்ட் டைட்டில் ஆத்தோர் ப்ரோம் புக்ஸ்
குரி ஐ இயக்குவோம்
பைல் மேனு பார் ன் கீழ் உள்ள ரன் குரி இக்கான் அல்லது கீபோர்ட் ஷார்ட்கட் ப்5 ஐயும் பயன்படுத்தலாம்
இங்கே நம் ரெக்கார்ட்ஸ் நமக்கு தேவையான கோலம்ன் களுடன் இருகின்றன சரி
மேலும் போகலாம் நம் குரி க்கு கண்டிஷன்ஸ் அல்லது கிரைட்டீரியா ஐ அறிமுகப்படுத்தலாம் கேம்பிரிட்ஜ் ஆல் வெளியிடப்பட்ட புத்தகங்களை மட்டும் பெறுவோம் எனவே நம் குரி செலக்ட் ப்ரோம் புக்ஸ் வேர் பப்ளிஷர் கேம்பிரிட்ஜ்
கண்டிஷன் ஐ தொடர்ந்து பப்ளிஷர் ஈக்வல்ஸ் கேம்பிரிட்ஜ் என்ற இடத்தில் புது கீவர்ட் வேர் ஐ அறிமுகப்படுத்தியுள்ளோம் என்பதை கவனிக்கவும் நம் குரி ஐ இயக்கலாம்
கேம்பிரிட்ஜ் ஆல் வெளியிடப்பட்ட புத்தகங்களை மட்டும் பார்க்கிறோம் ஒரு குரி ல் எத்தனை கண்டிஷன்ஸ் அல்லது கிரைட்டீரியா வையும் பயன்படுத்தலாம் இரண்டு கண்டிஷன் களுடன் ஒரு குரி ஐ எழுதுவோம் 1975 ம் ஆண்டுக்குப் பிறகு கேம்பிரிட்ஜ் ஆல் வெளியிடப்பட்ட புத்தகங்களை பெறுவோம் நம் query160 செலக்ட் ப்ரோம் புக்ஸ் வேர் பப்ளிஷர் கேம்பிரிட்ஜ் ஆண்ட் பப்ளிஷ்டியர் ஜிடி 1975 வேர் கீவர்ட் அல்லது க்ளாஸ் க்கு பின் இரண்டு கண்டிஷன் களைப் பார்க்கிறோம் ஆண்ட் மூலம் அவை ஒன்றாக்கப்படுவதை கவனிக்கவும்
இங்கே ஆண்ட் என்பது லாஜிக்கல் ஆப்பரேட்டர் இங்கே இது கண்டிஷன்ஸ் ஐ இணைக்க பயனாகிறது
ஒர் என்பது மற்றொரு லாஜிக்கல் ஆப்பரேட்டர் மேற்சொன்ன குரி ல் இவற்றை பயன்படுத்தி அறிக குரி ஐ இயக்கி மேலே தீர்வைப் பார்க்கலாம் நம் கண்டிஷன் களைச் சந்தித்த புத்தகங்கள் இவையே சரி பல conditionகளைச் சேர்க்கும் மற்றொரு வழியையும் கற்கலாம்
கேம்பிரிட்ஜ் அல்லது ஆக்ஸ்ஃபோர்ட் அல்லது இரண்டும் வெளியிட்ட புத்தகங்களின் பட்டியலைப் பெறுவது எப்படி
இங்கே நமது query செலக்ட் ப்ரோம் புக்ஸ் வேர் பப்ளிஷர் இன் கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்ஃபோர்ட் புது கீவர்ட் இன் ஐ கவனிக்கவும் இது சிங்கில் கோலம்ன் அடிப்படையில் கண்டிஷன்ஸ் ஐ இணைக்க உதவுகிறது இங்கே அது பப்ளிஷர்
தீர்வைக் கவனிக்கவும் இப்போது assignment பின்வருவனவற்றிற்கு எஸ்கியூஎல் குரி களை எழுதி சோதனை செய்க 1
லைப்ரரி ன் அனைத்து உறுப்பினர்கள் பற்றிய தகவலைப் பெறுக 2
150 ரூபாய்க்கு அதிகமான அனைத்து புத்தகங்களின் பட்டியலைப் பெறுக 3
வில்லியம் ஷேக்ஸ்பியர் அல்லது ஜான் மில்டன் எழுதிய புத்தகங்களின் பட்டியலைப் பெறுக அடுத்த டியூட்டோரியல் ல் எஸ்கியூஎல் பற்றி மேலும் கற்கலாம்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
தமிழாக்கம் பிரியா
நன்றி